இது ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கு.

இது ஒரு கிருஷ்ணர் ராதை ஸ்டாச்சு .

இந்த செலைய டேபிள் மேல வெச்சு இருக்காங்க.

வீட்டோட டோரு ஜன்னலு கிளாஸ்ல போட்டு இருக்காங்க.

ஹோட்டலுக்கு வெளிய ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு இருக்காரு.

கோட்ரஸ்ச சுத்தி மரமு நெறைய செடியு இருக்கு.

ஒரு சிறிய நக கட மாதிரி இருக்கு.

இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கு.

டூரிஸ்ட் ப்ளேஸ்ட்லிந்து ரெண்டு பேரு பேசிட்டு நடந்து வந்துட்ருக்காங்க.

இது ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரி இருக்கு.

இது ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கு.

அவங்களுக்கு பின்னாடி ஒரு பிங்க் கலர் பில்டிங் இருக்கு.

இது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கு.

பில்டிங் கீழ ஒரு மளிக கடையு இருக்கு.

பேங்குக்கு பக்கத்துல கொஞ்சோ பில்டிங்கு இருக்கு.

பிச்சர்ஸ் கலர் பண்றதுக்கு கலரிங் ஐட்டமு கிராஃப்ட் ஐட்டமு அங்க இருக்கூ.